மேட்ரிக்ஸ் செயல்பாடுகள் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் இன் இறுதியில் நீங்கள் செய்ய முடிவது மேட்ரிக்ஸ் இன் elementகளை அணுக மேட்ரிக்ஸ் இன் டிட்டர்மினன்ட் நேர்மாறு மற்றும் எய்கென் மதிப்புகளை நிர்ணயம் செய்ய ஸ்பெஷல் மேட்ரிக்ஸ் களை டிஃபைன் செய்ய அடிப்படை ரோவ் செயல்பாடுகளை செய்ய நேர்க்கோட்டு சமன்பாடுகளின் அமைப்புக்கு தீர்வு காண
இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிப்பதற்கு முன் கணினியில் சிலாப் ஐ நிறுவியிருக்க வேண்டும் சிலாப் உடன் தொடங்குதல் மற்றும் வெக்டர் செயல்பாடுகள் டியூட்டோரியல் களை கேட்டு இருக்க வேண்டும் நான் பயன்படுத்துவது விண்டோஸ் 7 இயங்கு தளம் மற்றும் சிலாப் 522 டெஸ்க்டாப் இல் சிலாப் இக்கான் ஐ இரட்டை சொடுக்கி சிலாப் ஐ துவக்கவும் இந்த டியூட்டோரியல் ஐ சிலாப் இல் சமகாலத்தில் பயிற்சி செய்ய பரிந்துரைக்கிறேன்
வீடியோ வை தேவையான போது இடைநிறுத்திக்கொள்ளலாம்
வெக்டர் செயல்பாடுள் டியூட்டோரியல் இல் சொன்னதை நினைவில் கொள்க மேட்ரிக்ஸ் எ இவ்வாறு டிஃபைன் செய்யப்பட்டது எ எக்குவல் டோ சதுர அடைப்புகளில் 5 ஸ்பேஸ் 19 ஸ்பேஸ் 15
செமிகோலன்
8 ஸ்பேஸ் 22 ஸ்பேஸ் 36 பின் Enter ஐ அழுத்தவும் இப்போது தனித்தனியாக ஒவ்வொரு மேட்ரிக்ஸ் இன் எலிமெண்ட் களை குறிப்பிடுவது எப்படி என காணலாம் முதல் ரோவ் மற்றும் இரண்டாம் கோலம்ன் ல் உள்ள எலிமெண்ட் ஐ அணுக டைப் செய்க எ அடைப்புகளில் 12 பின் Enter ஐ அழுத்தவும் சிலாப் இல் மேட்ரிக்ஸ் இன் ஒரு முழு ரோவ் அல்லது கோலம்ன் ஐ எக்ஸ்ட்ராக்ட் செய்வதும் சுலபம்
உதாரணமாக எ இன் முதல் ரோவை பெற command எ1 எ அடைப்புகளில் 1 காமா கோலோன் பின் Enter ஐ அழுத்தவும் இந்த கமாண்ட் முதல் ரோவின் எல்லா எலிமெண்ட் களையும் தோன்றும் அதே வரிசையில் காட்டுகிறது
கோலோன் தனியாக பயன்படும் போது அடைப்பினுள் முதல் அல்லது இரண்டாம் உள்ளீடாக வருகிறதா என்பதைப்பொருத்து ரோவ் அல்லது கோலம்ன் ன் elementகளை குறிக்கிறது
மேலும் கோலோன் ஐப்பயன்படுத்தி எந்த ஒரு மேட்ரிக்ஸ் இன் சப்செட் ஐயும் எக்ஸ்ட்ராக்ட் செய்யலாம்
உதாரணமாக எ இன் இரண்டு முதல் மூன்றாம் கோலம்ன் வரையுள்ள elementகளின் தொகுதியை பின் வரும் கமாண்ட் ஆல் பெறலாம் எ2 எ அடைப்புகளில் கோலோன் காமா 2 கோலோன் 3 Enter ஐ அழுத்தவும் மேலே உள்ளதில் அடைப்புகளில் இரண்டாம் என்ட்ரி ஆன 2 கோலோன் 3 குறிப்பிடுவது கோலம்ன் 2 முதல் கோலம்ன் 3 வரை உள்ள elementகளை
மேட்ரிக்ஸ் இன் அளவு தெரியவில்லையானால் குறியைப் பயன்படுத்தி மேட்ரிக்ஸ் இன் கடைசி ரோவ் அல்லது கோலம்ன் ஐ எக்ஸ்ட்ராக்ட் செய்யலாம்
உதாரணமாக மேட்ரிக்ஸ் எ இன் கடைசி கோலம்ன் இன் எல்லா ரோவ் க்களையும் எக்ஸ்ட்ராக்ட் செய்ய டைப் செய்க Elastcol எ அடைப்புகளில் கோலோன் காமா டாலர் குறி Enter ஐ அழுத்தவும் இப்போது கமாண்ட் டெட் மூலம் எப்படி ஒரு ஸ்க்வேர் மேட்ரிக்ஸ் இன் டிட்டர்மினன்ட் ஐ கணக்கிடுவது எனப்பார்க்கலாம்
வெக்டர் செயல்பாடுகளின் ஸ்போக்கன் டியூட்டோரியல் இல் நாம் ஆ ஐ இப்படி டிஃபைன் செய்தோம்
ஆ சதுர அடைப்புகளில் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் மைனஸ் 1 செமிகோலன் 2 ஸ்பேஸ் 6 ஸ்பேஸ் 4 செமிகோலன் 1 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் 3
Enter ஐ அழுத்தவும் டெட் அடைப்புகளில் ஆ பின் Enter ஐ அழுத்தி ஆ ன் டிட்டர்மினன்ட் ஐ கணக்கிடலாம்
ஒரு மேட்ரிக்ஸ் இன் நேர்மாறு மற்றும் எய்கென் மதிப்புகளை கணக்கிட commandகள் இன்வ் மற்றும் ஸ்பெக் ஐ முறையே பயன்படுத்தலாம் உதாரணமாக160 இன்வ் அடைப்புகளில் ஆ தருவது ஆ ன் நேர்மாறு மற்றும் ஸ்பெக் அடைப்புகளில் ஆ தருவது மேட்ரிக்ஸ் ஆ ன் எய்கென் மதிப்புகள் மேலும் இந்த கமாண்ட் மூலம் eigenvectorகளை பெற ஹெல்ப் ஸ்பெக் ஐ காணவும்
ஒரு ஸ்க்வேர் மேட்ரிக்ஸ் ஆ ன் ஸ்க்வேர் அல்லது கணத்தை சுலபமா கணக்கிட முறையே டைப் செய்க ஆ ஸ்க்வேர் அல்லது ஆ கியூப்
எளிய கணித செயல் போல ஒரு மேட்ரிக்ஸ் இன் அடுக்கைக் காண ஒரு கேரட் குறி பயனாகிறது
நம் கீபோர்ட் இல் இதை பெற shift6 ஐ அழுத்தவும்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
குறிப்பிட்ட சில சிறப்பு matrixகளை சிலாப் இல் உருவாக்கலாம் உதாரணமாக ஒரு 3 rowகள் மற்றும் 4 columnகளை கொண்ட ஒரு பூஜ்ஜியங்களின் மேட்ரிக்ஸ் ஐ செரோஸ் கமாண்ட் மூலம் உருவாக்கலாம்
செரோஸ் அடைப்புகளில் 3 காமா 4 Enter ஐ அழுத்தவும் ஒன்றுகள் மட்டும் உள்ள மேட்ரிக்ஸ் ஐ ஒன்ஸ் கமாண்ட் மூலம் பின் வருமாறு உருவாக்கலாம் ஒன்ஸ் அடைப்புகளில் 2 காமா 4 தருவது ஒன்றுக்களால் ஆன மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐ எயே கமாண்ட் மூலம் உருவாக்குவது சுலபம்160 எ ய் எ அடைப்புகளில் 4 காமா 4 தருவது 4 பை 4 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் போலியான வாய்ப்பு எண்கள் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் பயனருக்கு தேவைப்படலாம்
அதற்கான ராண்ட் கமாண்ட் பின் வருமாறு prand அடைப்புகளில் 2 3 Enter ஐ அழுத்தவும் நேர்க்கோட்டு அமைப்புகளில் மேட்ரிக்ஸ் கள் மீது பயனர்கள் செய்யும் முக்கிய செயல்பாடுகள் அடிப்படையான ரோவ் மற்றும் கோலம்ன் செயல்பாடுகள்
இந்த செயல்பாடுகளில் ஒரு மேட்ரிக்ஸ் மீது ரோவ் செயல்பாடுகளை செய்ய வேண்டும்
அதனால் பூஜ்யமல்லாத எண்களின் கீழ் உள்ள உள்ளீட்டை பூஜ்யமாக்க வேண்டும்
இதை சிலாப் இல் சுலபமாக செய்யலாம்
வெக்டர் செயல்பாடுகள் ஸ்போக்கன் டியூட்டோரியல் இல் நாம் மேட்ரிக்ஸ் ப் ஐ பின்வருமாறு டிஃபைன் செய்தோம் என்பதை நினைவில் கொள்க
ப் சதுர அடைப்புகளில் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 3 செமிகோலன் 4 ஸ்பேஸ் 11 ஸ்பேஸ் 6 Enter ஐ அழுத்தவும் ஒரு உதாரணத்தை காணலாம்
ஆரம்ப ரோவ் மற்றும் கோலம்ன் செயல்பாட்டால் இரண்டாம் ரோவ் முதல் கோலம்ன் இல் உள்ள எலிமெண்ட் ஐ பூஜ்ஜியமாக மாற்ற வேண்டும்
இந்த செயல்பாட்டை இயக்க முதல் ரோவ் ஐ 4 ஆல் பெருக்கி மேலும் அதை இரண்டாம் ரோவ் விலிருந்து கழித்தால் போதுமானது
இதற்கு command ப் அடைப்புகளில் 2 காமா கோலோன்
எக்குவல் டோ ப் அடைப்புகளில் 2 காமா கோலோன்
மைனஸ் 4 இன்டோ ப் அடைப்புகளில் 1 காமா கோலோன்
Enter ஐ அழுத்தவும் இதையே இன்னும் பெரிய அமைப்புகளுக்கும் மேலும் ஏனைய ஆரம்ப கோலம்ன் செயல்பாடுகளுக்கும் கூட விரிவாக்கலாம்
Rowகள் மற்றும் கோலம்ன் களை மேட்ரிக்ஸ் களுக்கு சுலபமாக சேர்க்கலாம்
உதாரணமாக ப் க்கு elementகள் 5 5 2 ஐ கொண்ட ஒரு ரோவை சேர்க்க கமாண்ட் பின்வருமாறு160 ட் சதுர அடைப்பை திறந்து ப் செமிகோலன் மற்றொரு சதுர அடைப்பைத் திறந்து எழுதுக 5 5 2 இரு சதுர அடைப்புகளையும் மூடவும்
Enter ஐ அழுத்தவும் ப் க்குப்பின் வரும் செமிகோலன் சொல்வது அதன் பின் வருவன எல்லாம் அடுத்த ரோவ் க்கு போகவேண்டும் என்பதே
ஒரு மேட்ரிக்ஸ் ஐ இப்படித்தான் டிஃபைன் செய்கிறோம்
பயிற்சிக்காக இங்கே நிறுத்தி இப்போது இயக்கிய கமாண்ட் இல் புதிய ரோக்களைச்சுற்றி அடைப்புகள் உண்மையில் தேவையா என சோதிக்கவும்
சமன்பாடுகளுக்கு தீர்வு காணும்போது மேட்ரிக்ஸ் notationகள் பயன்படுகின்றன
பின் வரும் நேர்க்கோட்டு சமன்பாடுகளுக்கு தீர்வு காண்போம் எக்ஸ்1 2 எக்ஸ்2 − எக்ஸ்3 1 −2 எக்ஸ்1 − 6 எக்ஸ்2 4 எக்ஸ்3 −2 மற்றும் − எக்ஸ்1 − 3 எக்ஸ்2 3 எக்ஸ்3 1 மேலுள்ள சமன்பாடுகளின் தொகுதியை ஏஎக்ஸ் ப் என்னும் வழியில் எழுதலாம் அதன் தீர்வை ஆ ன் நேர்மாறு இன்டோ ப் என்று கொடுக்கலாம்
சமன்பாடுகளை தீர்ப்போம்
ஆ இவ்வாறு டிஃபைன் செய்யப்படுகிறது ஆ சதுர அடைப்புகளில் 1 ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் 1 செமிகோலன் 2 ஸ்பேஸ் 6 ஸ்பேஸ் 4 செமிகோலன் 1 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் 3 Enter ஐ அழுத்தவும் ப் இவ்வாறு டிஃபைன் செய்யப்படுகிறது ப் எக்குவல் டோ சதுர அடைப்புகளில் 1 செமிகோல்ன் 2 செமிகோலன் 1 Enter ஐ அழுத்தவும் தீர்வு எக்ஸ் ஐ பெற எக்ஸ் இன்வ் அடைப்புகளில் ஆ
இன்டோ ப் கமாண்ட் இன்வ் இல் இ கீழ் எழுத்து என்பதை கவனிக்கவும் மாற்றாக அதே விடையை பேக்ஸ்லாஷ் செயல்பாட்டின் மூலம் சிலாப் இல் செய்யலாம்
இதை சிலாப் இல் செய்வோம் எக்ஸ் எக்குவல் டோ ஆ பேக்ஸ்லாஷ் ப் Enter ஐ அழுத்தவும்
அது அதே விடையைத் தரும்
சிலாப் இல் மேலும் தனித்தனி சாதக பாதகங்களை அறிய டைப் செய்க ஹெல்ப் பேக்ஸ்லாஷ் மற்றும் ஹெல்ப் இன்வ் தீர்வின் உண்மைத் தன்மையை உறுதி செய்ய பாக் சப்ஸ்டிடியூஷன் ஐ பயன்படுத்தலாம் அதாவது ax ப் ஐ கணக்கிடுவது ஆ இன்ரோ எக்ஸ் மைனஸ் ப் மேற்காணும் பயிற்சி முன் கிடைத்த விடையை சரி பார்க்கும்
சில கணினிகளில் மேற்காணும் சரிபார்த்தல் இடைநிலை புளோட்டிங் பாயிண்ட் செயல்கள் காரணமாக துல்லியமாக பூஜ்ஜிய elementகளாக இருக்கும் மேட்ரிக்ஸ் ஐ தராமல் போகலாம்
ஆனாலும் மிகக்குறைந்த அளவிலேயே இப்படி நிகழக்க்கூடும்
10 ரெய்ஸ்ட் டோ 16 என்ற அளவில்
டியூட்டோரியல் ஐ நிறுத்தி இப்போது வீடியோ உடன் உள்ள இரண்டாம் பயிற்சியை செய்யவும் மேட்ரிக்ஸ் செயல்பாடு குறித்த இந்த டியூட்டோரியல் இத்துடன் முடிகிறது
சிலாப் இன் பல்வேறு functionகள் மற்ற ஸ்போக்கன் டியூட்டோரியல் களில் சொல்லப்படும்
சிலாப் இணைய இணைப்புகளை கவனித்து இருங்கள்
இந்த டியூட்டோரியல் நாம் கற்றது
கோலோன் ஆப்பரேட்டர் மூலம் மேட்ரிக்ஸ் இன் எலிமெண்ட் களை அணுக இன்வ் கமாண்ட் அல்லது பேக்ஸ்லாஷ் மூலம் ஒரு மேட்ரிக்ஸ் ன் நேர்மாறைக் கணக்கிட டெட் commandமூலம் மேட்ரிக்ஸ் ன் டெர்டர்மினன்ட் ஐ கணக்கிட ஸ்பெக் கமாண்ட் மூலம் மேட்ரிக்ஸ் இன் எய்கென் ஐ கணக்கிட எல்லா எலிமெண்ட் களும்ம் ஒன்றாக இருக்கும் மேட்ரிக்ஸ் நல் மேட்ரிக்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் மற்றும் வாய்ப்பு elementகளுடன் கூடிய மேட்ரிக்ஸ் ஆகியவற்றை முறையே functionகள்
ones zeros eye rand மூலம் டிஃபைன் செய்ய நேர்க்கோட்டு சமன்பாடுகளின் அமைப்புக்கு தீர்வு காண
இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல்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
பாசி புரொஜெக்ட் குறித்த மேலதிக தகவல்களுக்கு httpfosseein அல்லது httpscilabin இதற்கு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே ஆதரவு அளிக்கப்படுகிறது
மேலதிக தகவல்களுக்கு காண்க httpspoken tutorialorgNMEICT Intro இந்த டுடோரியலுக்கு தமிழாக்கம் கடலூர் திவா குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா